பில்டிங் போறக்கு ரெண்டு ஸ்லோப் மாதிரி வெச்சிருக்காங்க.

பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் பார்க்காயிருக்கு பஸ் ஸ்டாண்ட் மேல நெறைய மரம் தெரியிது.

பஸ்சுக்கு பக்கத்துல ஒருத்தரு திரும்பி நின்னுட்ருக்காரு.

அங்க வீட்டுக்கு மேல புல்லு மாதிரி வெச்சு கட்டிருக்காங்க.

இங்க சைடுல கிளாஸ் வெச்சு செட் பண்ணியிருக்காங்க.

இங்க பிரிட்ஜ் கட்டிருக்காங்க கீழ ரிவர் ஓடுது.

அந்த ப்ளூ போட்ல மண்ணாடி மெட்ரோனு எழுதிருக்கு.

ஃபர்னிச்சர் வுட்டன் டேபிள் சேர் வச்சுருக்காங்க.

அங்க தூரத்துல ட்ராபிக் ரூல் போர்ட் ஒண்ணு வச்சுருக்காங்க.

இந்த ஸ்கிரீன் நெறைய டிசைன்ஸ்ல இருக்கு.

இதுல ஸ்கிரீன் பேட்டன்ஸ் மட்டும் போட்டு இருக்கு.

உங்க பக்கத்துல டீச்சர் நின்னுட்டு இருக்காங்க.

முன்னாடி டேபிள் வெச்சி ரெண்டு சேர்ஸ் வெச்சிர்க்காங்க.

ஒரு பில்டிங் குள்ள நெறைய கடைகள் இருக்கு.

அதுக்கு நேரா ரெண்டு பைக் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.

மேல ஸ்டார்ஸ் மாதிரி டெக்ரேசன் பண்ணிருக்காங்க.

கருப்பு மாடு எல சாப்ட போகுது.

அங்க ரெண்டு பேரு பேக் வெச்சுட்டு நின்னுட்ருக்காங்க.

பக்கத்துல இருக்க வால்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு.